அந்த மாதிரி கொண்டு வந்தாலே அவங்க வந்து தற்கொலையில இருந்து விடுதல ஆகும் இது வந்து எல்லா குழந்தைகளும் அந்த mostly அந்த பதினொண்ணை முடிச்சிட்டு அந்த twelfth முடிச்சுட்டு அடுத்த படிப்புக்கு மேற்கொண்டு படிப்புக்கு போகும்போதே இந்த மாதிரி exam ல fail ஆயிட்டோம் fail ஆயிட்டோம் உள்ள எண்ணங்களே நிறைய பேரு அது வந்து தற்கொலைக்குத்தான் போயிட்டு இருக்காங்க அதுவும் தவறான க~ எண்ணம் அது வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து இது இல்லைன்னா நமக்கு இன்னொரு படிப்பு இருக்கு இந்த மாதிரி ஓ~ நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அதன் மூலம் அவங்க என்னை ஏன்னா இது என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளையும் திணிக்கிறாங்க இதை பண்ணு இதுலதான் நீ போகணும் MBBS தான் போடணும் doctor தான் படிக்கணும் அந்த மாதிரி அவங்களை திணிக்கிறனால அதுல அவங்களுக்கு இடம் ஒரு இது இல்லைன்னு சொல்லும் போது அவங்களால சாதாரணமா எடுத்துக்க முடியல அம்மா அப்பா திட்டுவாங்க என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி பயப்படுறாங்க அதை வந்து பெற்றோர்கள் வந்து எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்ன்னு உள்ள எண்ணங்களை கொண்டு வந்து அவங்களை அவங்க இதுல mind free ஆ கொஞ்சம் free ஆ விட்டாலே இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகும் இல்லன்னா இன்னும் இந்த மாதிரி கல்வியின் பேர்ல தற்கொலையா இந்த மாதிரி ca~ cases இன்னும் அதிகரிச்சுட்டேதான் போயிட்டே இருக்கு அது வந்து இல்லாம நம்ம வந்து எல்லாருக்குமே அதை தன்னம்பிக்கையை ஊட்டுற மாதிரி எல்லாருமே வளர்க்கணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு இதா அமையும் education ல அதே போல அஹ் education சொல்லும் போது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 அஹ் language ஆ language தான் எல்லாமே language தான் ஒரு ஊர்ல இருந்து வெளியூருக்கு செல்லணும்ன்னா ஒரு மனிதன்ட்ட வந்து அஹ் அஹ் communicate பண்றதே அது வந்து language தான் அது வந்து இங்கிலிஷ் வந்து international language ஆ இருக்கு இருந்தாலும் நம்ம தமிழ் வந்து எதுவுமே அழியாது அதனாலதான் இந்த அழிஞ்சு போகக் கூடாதுன்னு ஒரே காரணத்தினாலதான் நமக்கு அரசாங்கத் தேர்வுல கூட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு இருநூறுக்கு நூறு பாதி mark ஏ தமிழ்தான் இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறதுனாலயும் தமிழ் வழி கல்வி பயின்று வர மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால மட்டும்தான் அவங்க வந்து இன்னும் வந்து சாதிக்கவே முடியும் அரசாங்க தேர்வுல அவங்க வெற்றி பெறவும் முடியும் இப்ப தமிழ் தேர்வு கூட எப்படி வைக்கிறாங்க நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்ச ஆறாம் class ல இருந்து பன்~ பன்னிரண்டாம் வகுப்பு வரையிலும் தமிழ் புத்தகம் படிச்சிருக்கோம் அதுல இருந்து questions அவங்க எடுக்குறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து தமிழ்க்கு முக்கியத்துவம் குடுத்துட்டேதான் வர்றாங்க அதனால நம்ம வந்து மொழி அழிஞ்சு போகக்கூடாதுன்னு உள்ளதுக்கு நம்மதான் எல்லாருமே உறுதுணையா இருக்காங்க அரசாங்கம் அதை போல நடவடிக்கை எடுத்துதான் இருக்கு அது வந்து கல்வி வந்து ஒரு பெரிய இன்றியமையாததா இருக்கு அதை நம்ம பயன்படுத்துற வகையில மட்டும்தான் இருக்கு அத correct ஆன சரியான முறையில நம்ம எடுத்து வந்தாலே அஹ் கல்வி வந்து இன்னும் வந்து முன்னேற்றம் அடையும் ஆமாக்கா நீங்க சொல்றது உண்மைதான் நம்ம வந்து எவ்ளோ தூரம் முன்னோ~ முன்னேறி கொண்டு போறோமோ அவ்வளவு தூரம் கல்வி வந்து முன்~ முன்னேறிட்டேதான் இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் கல்விதான் ஏன்னா நமக்கு இப்படித்தான் நம்ம சின்ன வயசுல ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க maximum மே பாருங்க எல்லா பிள்ளைங்களுமே இந்த இது படிக்கணும்ன்னா ரொம்ப interest கிடைக்கும் அந்த சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் ஆனா முந்தி உள்ளவங்க அப்படி இல்ல காசு பணத்துக்கா காசு சாப்பாடு கிடைக்காது காசு பணம் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வேலைக்கு போயிருவாங்க ஆனா இப்போ நிறைய வீட்டுல வந்து சின்ன வயசுலயே வேலையை விடறாங்க எங்க ஊர்ல எல்லாம் ஒரு அக்கா வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படி பன்னிரண்டு வரைக்கும் படிக்க வச்சுட்டு அடுத்து government school ல படிக்க வச்சுட்டு அடுத்து வந்து college க்கு அவங்களால பணம் கட்டி படிக்க வைக்க முடியலைன்னு பிள்ளைங்களை வேலைக்கு விடறாங்க அப்படி நிறைய பேர் இருக்கத்தா~ இப்பவும் நிறைய பேர் அப்படி இருக்கத்தான் செய்வாங்க இந்த இதுக்கு பிள்ளைங்களை வந்து வேலையை விடறாங்க பதினெட்டு வயசுலயே பிள்ளைங்களை வேலையை கிடைக்குது அதேபோல உம் சின்ன பிள்ளைகள பதினாலு வயசு சில பசங்க இப்போவும் கொத்த வேலைக்கு அப்படி எல்லாம் போறாங்க அதனால ந~ நம்ம வந்து government வந்து college யும் government college ல வந்து கொஞ்சம் பாவப்பட்ட பிள்ளைங்களுக்கு எல்லாம் seat கிடைக்குது போல இருந்ததுன்னா நிறைய பிள்ளைங்க வந்து government school ல படிச்~ இந்த இது government college லயும் படிச்சு முன்னேறி வருவாங்க ஆனா நிறைய பேர் நிறைய இதுல வந்து கிடைக்கல ஆனா அவங்க marks ஏன்னா mark எடுக்கிறதுனாலே அவங்க வந்து அஹ் அப்படி அந்த அடிப்படையிலதான் government school ல இது பண்றாங்க government school பிள்ளைங்களுக்கு வந்து அஹ் government school college ல படிக்க வைக்கறதுக்கு வேண்டி அப்படி பண்றாங்க பாத்தீங்களா இப்ப உள்ள காலத்துல வந்து எல்லாமே பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லி நல்ல முறைல கல்வி கற்~

ஆமா ஆமா ஆமா அதனால கல்வி வந்து வளர்ந்துக்கிட்டே வருது ஆனா நம்ம ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட முறையா வந்து எல்லாருமே அவங்களுக்கு அஹ் அறிவுரை கொடுத்து வளர்ந்தாலே நல்லபடியா வளர்ந்து வரும் அதே மாதிரி நிறைய திட்டங்கள் உதவித்தொகை எல்லாமே அரசாங்கம் கொடுக்குது அதே மாதிரி அஹ் school படிக்கும்போது படிச்சுட்டு இருக்குறவங்களுக்கு exam ல merit exam exam அந்த மாதிரி அஹ் தேர்வு அந்த மாதிரி வைக்கிறாங்க அந்த மாதிரி

அஹ் அரசாங்கத்துல இருந்து அவங்களால முடிஞ்ச அளவு உதவித்தொகை கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பம்சமாதான் இருக்கும் கல்வியில ஆமா ஆமாக்கா இனி உள்ள காலத்துல எல்லாம் கல்விதான் பெருசு பார்த்தீங்களா இனி உள்ள காலத்துல பிள்ளைகளுக்கும் கல்வி இருந்தா மட்டும் தான் பிள்ளைங்களையும் ஒரு ம~ முந்தி உள்ள காலத்துல பாருங்க படிச்சமோ படிக்கையிலையோ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 degree படிச்சிருக்கணும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா பிள்ளைங்க பொண்ணுங்க படிச்சா எந்த இடத்துக்குனாலும் தனியா போயிட்டு பிள்ளைங்களை கூ~ பிள்ளைங்களை கூட்டிட்டு போகணும்னாலும் சரிதான் அவங்கனாலும் சரிதான் போயிட்டு வந்துருவாங்களா முந்தி உள்ள காலத்துல இருந்து படிப்புக்கு முக்கியத்துவம் இல்லை ஆனா இப்ப உள்ள காலத்துல எல்லாருமே maximum படிச்சிருக்கணும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்க அதே போல ஒரு வீட்ல ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்கன்னா பொம்~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

ஆமா முன்னால வந்து கொஞ்சம் பேருதான் படிப்பாங்க அதே மாதிரி பத்தாம் வகுப்புதான் அவங்களுக்கு அதிகமான படிப்பு பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தாலே அவங்க பெரிய level ல degree முடிச்சதா கணக்கு பண்ணுவாங்க அதே போல அவங்க அஹ் பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே அரசாங்கத் தேர்வுகள் எல்லாம் அவங்க apply பண்ணிப் போடுறது exam எழுதாட்டக் கூட வீடு தேடி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் அதிகமா கொடுத்தாங்க ஆனா இப்ப உள்ள காலத்துல எல்லாருமே ஒரு வீட்டுல நாலு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நாலு பிள்ளைங்களும் அவங்களை விருப்பமான படிப்பை வந்து படிக்க வச்சு குடுத்துருவாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அஹ் போட்டித் தேர்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிடும் ஏன்னா எல்லாருமே இதை படிக்கிறாங்க எல்லாருமே விழிப்புணர்விலே வந்துட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம்தான் அதனாலே போட்டித் தேர்வுகள் அதிகம் ஆகறதுனாலே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 ஒரு பத்துல ஒரு ரெண்டு பேர் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு easy ஆ கிடைக்கும் அதனால அவங்க வந்து government வேலை எளிதா அவங்க easy ஆ பெற்றுக் கொண்டாங்க இப்ப அப்படித்தான் அஹ் private company லயும் சரி government job ம் சரி எல்லாமே போட்டித் தேர்வு அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு நம்ம education சொல்றது அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம்தான் அதை வந்து அஹ் அதனால இன்னும் மட்டும் அதையும் அதையும் அஹ் overcome பண்ணிதான் கொண்டு வர்றாங்க இது எவ்வளவு தான் tough ஆ question paper கொடுத்தாலுமே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 அவங்களுக்கு சமமான துறையில இவங்களும் வேலை பாக்குறாங்க ஏன்னா எல்லா துறைகள்லயும் இப்ப bus உ driver, conductor முதற்கொண்டு திருவனந்தபுரத்துல ladies வந்தாச்சு அந்த அளவுக்கு அவங்க வந்து முன்னேறிட்டுதான் வர்றாங்க கல்வி திறமையால

air hostess, aeroplane ஓட்டுறது எல்லா இடங்களிலுமே IPSIAS எல்லா இடங்களிலுமே பெண்கள் வந்து ஒரு பெரிய இடம் பதிச்சிருக்காங்க அதுவே நமக்கு ஒரு பெரிய நல்ல இது அதே மாதிரி இப்ப நம்ம அஹ் கல்வி பயின்றனால் மட்டும்தான் ஒரு வெளியூருக்கு தனியா போகணும்னா கூட அவங்க இப்ப foreign countries போனாலும் சரி எங்க போனாலும் தனியா போயிடுறாங்க ஒரு ஆள சார்ந்து இருக்கணும் இல்லவே இல்ல முன்னால என்ன பண்ணுவாங்க ஒரு ஆள

அஹ் கல்வியை நல்லா வளர்த்துட்டு வந்தாலே பெரும்பாலும் இன்னும் நாடு முன்னேற்றம் அடைஞ்சிட்டேதான் இருக்கும் சரி அபிஷியா வைக்கட்டுமா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 வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இந்த முறை picnic எங்கு செல்கிறீர்கள் ஆம் இந்த முறை ஒடிசாவில் உள்ள புவனேஸ்வர் செல்ல நினைத்து நீங்கள் எப்போதாவது அங்கு சென்றிருக்கிறீர்களா நான் இல்லை இப்~ ஆனால் புவனேஸ்வர் ஒடிசாவின் தலைநகர் என்றும் அது smart city என்றும் அழைக்கப்படும் மிகவும் அருமையான இடம் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் அங்கு செல்ல நினைத்தால் நானும் செல்வேன் அது நிறைய இருக்கும் முழு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆம் இது அருமை நான் மிகவும் மகி~ மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்களா இல்லை புவனேஸ்வர் பள்ளி நேர்மையின் ஆனால் அது அவ்வளவுதான் போய்விட்டது சரி ஆனால் நான் இதுவரை இருந்ததில்லை புவனேஸ்வரில் எது பிரபலமானது புவனேஸ்வர், கோனார்க் மற்றும் பூரியுடன் சேர்ந்து ஒடிசா மாநிலத்தில் ஒரு தங்க முக்கோணத்தை உருவாக்குகிறது ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படும் வேலை உணவு மற்றும் திருவிழாக்களுக்கும் இது பிரபலமானது. இந்த நகரின் திருவிழா ஒடிசா மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பக்தர்கள்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

பார்க்க ஒரு மிக அழகான இடம் வர ஒரு நாள் குறைவு இணையத்தில் பார்த்துவிட்டு ஒரு list போட்டேன். ஓரிரு நாட்கள் அங்கேயே இருந்துவிட்டு மீண்டும் வருவோம் சில நல்ல நினைவுகளுடன் ஆம். நாங்கள் ஒரு முழு திட்டத்தையும் உருவாக்க வேண்டும். பின்னர் நாங்கள் வெளியே செல்வோம், இன்று குளிர்ந்த நாள் எனவே குளிர் ஆடைகளை வாங்க வேண்டும் நாளை திட்டமிட ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ சொல்வாயா நான் உன்னுடன் shopping போக வேண்டும், ஏனென்றால் என் கணவர் என்னால் அலுவலக வேலையிலிருந்து விடுபட முடியாது நீங்கள் என்னுடன் செல்லுங்கள் நான் ஒன்றாக shopping செல்கிறேன் ஆம் ஆம். நான் அதையே shopping செய்ய நினைத்தேன் எப்படி சொல்வது என்று பல கோவில்கள் உள்ளன முதலில் கோவிலில் இருந்து தொடங்குவோம். இரண்டு அல்லது மூன்று நாட்கள் அங்கேயே தங்குவோம். ரயிலில் சென்றால் அதே station அருகே hotel அறை எடுத்துக் கொள்வோம். அங்கிருந்து அதிக பயணம் செய்திருக்கிறேன்

தரிசிக்கும் பல கோவில்கள் உள்ளன. அதே போல் புவனேஷ்வர் கோவில்கள் நிறைந்த நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆம் நாங்கள் ஒரு முழு திட்டத்தையும் உருவாக்க வேண்டும், பின்னர் நாங்கள் வெளியே செல்வோம், இன்று குளிர்ந்த நாள் எனவே குளிர் ஆடைகளை வாங்க வேண்டும் நாளை திட்டமிட்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ செல்வாயா நான் உன்னுடன் shopping போக வேண்டும். ஏனென்றால் என் கணவர் என்னால் அலுவலக வேலையில் இருந்து விடுபட முடியாது நீங்கள் என்னுடன் செல்லுங்கள் நான் ஒன்றாக shopping செல்கிறேன் ஆமாம் நான் நிறைய shopping செய்ய நினைத்தேன், எப்படி சொல் செல்வது என்று என்றும் திட்டமிட்டேன் சரி பல கோவில்கள் உள்ளன. முதலில் கோவிலில் இருந்து தொடங்குவோம், இரண்டு அல்லது மூன்று நாட்கள் அங்கேயே தங்குவோம். ரயிலில் சென்றால் அதே station அருகே hotel அறை எடுத்துச் செல்வோம் அங்கிருந்து அதிகம் பயணம் செய்யவில்லை எங்கள் சாமான்கள் ஆம் அது நன்றாக இருக்கும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஓ நாம் தரிசிக்கும் பல கோவில்கள் உள்ளன. அதே போல் புவனேஸ்வர் கோவில்கள் நிறைந்த நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது கோயிலைத் தவிர வேறு என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் நந்தன் கண் விலங்கியல் பூங்கா உள்ளது. சவுளிகிரி மலைகள், பழங்குனி குடியி~ குடியினர், கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் அருங்காட்சியகம், லிங்கராஜ் கோவில், உதயகிரி குகை எல்லாம்

என்று அர்த்தம் இல்லை ஆனால் நான் புதிய உணவுகளை முயற்சிக்க விரும்புகிறேன். நான் அவற்றை முயற்சிக்கவும், மேலும் அவர்களின் விவரங்களை எடுத்து அதை வீட்டிலேயே செய்ய தொடங்குகிறேன் நான் செல்கிறேன், நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன், அவர் என் கணவர் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் எனக்கு உணவு மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் புதிய இடத்திற்கு செல்ல செல்லும் போதெல்லாம் புகைப்படங்களை click செய்து புகைப்படங்களை click செய்து சமூக வலைத்தளங்களில் update களை வெளியிடுவது என் கணவருக்கு பிடிக்கும், எனக்கு எவ்வளவு வேலையாக இருந்தாலும் எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இ ப்போது நான் நேரத்தைக் கண்டுபிடித்தேன், நான் அதை பெறுகிறேன் இந்த விஷயங்களை அனைத்தும் ஆம் உண்மைதான் இந்த நாட்களில் எல்லோரும் சமூக ஊடகங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். எனக்கு நேரம் கிடைக்கும் போது எனது நிலையை நானும் புதுப்பிக்கிறேன்

வாருங்கள் நாங்கள் சமூக ஊடகங்களிலும் நுழைந்துள்ளோம் நாங்கள் எங்களுடையதை திட்டமிடுகிறோம் இல்லையா புவனேஸ்வரில் ஒடிசாவின் பாரம்பரிய உணவுகள் மட்டுமே மற்றும் எப்படியும் அனைத்து வகையான உணவுகளும் hotel களில் கிடைக்கும் புவனேஸ்வரில் பாரம்பரிய ஒடிசா உணவுகள் மட்டுமே கிடைக்கும். எப்படி இருந்தாலும் hotel களில் அனைத்து வகையான உணவுகளும் ஏன் smart city என்று அழைக்கப்படுகிறது உற்பத்தி திறன் புவனேஸ்வர் இந்தியாவின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் நாட்டின் முதல் ஐந்து நிறுவனங்களான இன்போசிஸ், விப்ரோ, டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ், டெக் மஹிந்திரா மற்றும் ஆகியவற்றின் தாயம் தாயகமாக உள்ளது. நடத்தும் ஒரே அடுக்கு நகரமான உலக வங்கி வணிகத்திற்காக மூன்றாவது சிறந்த இடமாக இந்தியாவை

அதிகாரப்பூர்வ ஒடியா எப்போது smart city யாக மாறியது நாலாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒண்ணு, தேதி இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு smart city machine திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட புவனேஸ்வரின் smart city திட்டத்தை செயல்படுத்த புவனேஷ்வர் ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட் என்ற சிறப்பு நோக்க வாகனம் எஸ் பி வி நிறுவனம் உருவாக்கப்பட்டது smart city யில் புவனேஸ்வரின் நிலை என்ன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 இதன் முடிவுகள் சனிக்கிழமை வெளியிடப்பட்டன இருப்பினும் குடிமக்களுக்கு எதிர்வினையாக நகர மாநிலத்தின் சிறந்த தலைநகராக இருந்து இது பெயரிடப்பட்டது இது கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாகும் புவனேஷ்வர்க்கு செல்ல சிறந்த மாதம் எது குளிர்காலம் அக்டோபர் மார்ச் இடையே இந்த நகரத்திற்கு செல்ல சிறந்த நேரம். வெப்பநிலை குறைவாக இருக்கும் மற்றும் வானிலை மிகவும் இனிமையானது மற்றும் குளிர்ச்சியாக உள்ளது கோடை ஏப்ரல் மே மாதங்களில் வெப்பமான மாதங்கள் உள்ளன பருவமழை ஜூனிலிருந்து செப்டம்பர் மாதங்களில் நகரத்தில் கனமழை பெய்யும்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 அஹ் வணக்கம் சொல்லுங்க ராஜி என்ன பண்றீங்க இந்த ஆமா அழகு நிலையம் அன்னைக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல

அழகு நிலையத்தில என்னது உங்க முகத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி அழகை மிகைப்படுத்தி வச்சுட்டு வந்திருக்கீங்களா ஆமா ஆமா ஆமா அழகு வந்து நம்ம அதிகமாக தூசு ப~ தூசுலலாம் நம்ம திரியிறோம் daily வேலைக்கு செல்வ~ அலுவலகத்துக்கு செல்றதால அதனால நம்ம வந்து அழகை கொஞ்சம் மிருகப்படுத்திக்கிறலாம் போயிட்டு வந்தோம் சரி சரி இல்ல அதுவும் நல்லதுதான் இல்லாட்டா நம்மளுக்கு வந்து அழகு நிலையம் போயி நம்ம அந்த massage பண்றாங்களே அப்படி பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ச~ வந்து நம்ம உடம்பு நம்மளுக்கே இருக்கிற அந்த ஒரு tension அந்த இதுல குறையுமா

அஹ் எல்லாமே கொஞ்சம் relax ஆ இருந்த மாதிரி தோணும் ஒரு free ஆ இருந்த மாதிரி அந்த வேலை செய்து~ செஞ்சிட்டு வர்றோம்ல அலுப்பு எல்லாமே கொஞ்சம் நீங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் free ஆ இருக்கும் mind உம் சரி

அதுக்கு அடுத்து நம்ம உடம்ப நம்மளே பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு energy கிடைக்கும் நம்ம முகத்துல வந்து மாற்றம் ஏற்படும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு energy யா கூட எடுத்துக்கலாம்

நாளைக்கு வந்து இன்னும் புத்~ புத்துணர்ச்சியோட அலுவலகத்துக்கு செல்லலாம்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

இப்போமா இப்ப வந்து அழகு நிலையம் நம்ம மெருகூட்டறது ஒரு பக்கம் இருந்தாலுமேமு

ஆமா அவங்களுக்கும் அது ஒரு தொழில்தானே கண்டிப்பா இப்ப வந்து இதுக்கு வந்து ரொம்ப படிச்சிருக்கணும் அப்படி எல்லாம் எதுவுமே தேவையில்ல

அவங்களுக்கு வந்து அந்த கலையில வந்து அழகு கலையில ஒரு விருப்பம் இருந்தா போதும் அவங்களுக்கு விருப்பப்பட்டு செய்யறது இல்லை இன்றைய திருமணங்கள் எல்லாம் பாத்தா அந்த அழகுக்குதான எல்லாரும் தன்னுடைய அழகை வந்து மிகைப்படுத்தி காட்டணும் ஏன்னா photo எடுக்கறப்ப அந்த இதெல்லாம் பண்றப்ப அழகா இருக்கணும்ன்னுட்டு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

திருமணத்துல எடுக்கிற படம்ங்கிறது வந்து நம்மளுக்கு தலைமுறைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்கிறது அதனால அன்னைக்கு வந்து நம்ம நல்லா இருக்கணும் நம்ம புகைப்படம் நிழல் படம் நல்லா இருக்கணும்ன்னு எதிர்பார்ப்போம்ல எல்லாருமே நம்ம குழந்தைகள் நம்ம தலைமுறைகள் பார்க்கும் போது

தலைமுறைகளும் அந்த புகைப்படத்தை எடுத்து பார்க்கிறப்ப இவங்க இப்படி நம்ப அம்மா இப்படி இருந்தாங்கன்னு தெரியறதுக்காண்டி நம்ம அழகு படுத்திக்கலாம் நம்மளை அழகு நிலையம் மூலமா நம்மளும் நம்மளுடைய ஒரு அழகையும் நம்ம மெருகூட்டிக்கலாம் நம்மளுக்கு அழகு படுத்துறாங்கல்ல அவங்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு வருமானம் பெண்களுக்கு

இப்ப அதான் சொல்றேன் நம்மளையே நம்ம அழகுபடுத்திக்கலாம் அந்த பொண்ணுக்கும் ஒரு வருமானத்துக்கும்

அது correc~ அது சரிதான் நம்ம அவங்க என்ன செய்யறாங்க நம்மள்~ நம்ம உடம்புல உள்ள அசதி இதெல்லாம் குறைக்கத்தானே செய்யறாங்க அந்த மனபாரம் தலபாரம் எல்லாம் குறைச்சுதானே விடுறாங்க அந்த ஒரு மணி நேரம் நம்மளுக்கு அவங்க பண்ற அந்த சேவை எல்லாம் நல்ல ஒரு இதுதான்

திட்டறதுதானே வந்து நம்மளுக்கு பண்றாங்க அந்த சேல கட்டுறது கூட அவுங்க அவுங்க ஒரு நுணுக்கமா கட்டுவாங்க எல்லாமே அவுங்க அந்த கட~ கலை கற்றந்துனால அவங்க அப்படி பண்றாங்க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

கண்டிப்பா எப்ப பாருங்க அதிகமாவும் இருக்கு அழகு நிலையங்கள்ல முந்தி பார்த்தோம்ன்னா முந்தின என்ன ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம்ன்னா நம்ம area வுல ஒண்ணு ரெண்டு அப்படிதான் இருக்கும்

பெண்கள் வந்து அழகுக்குதான முதல்ல முக்கியத்துவம் தறாங்க

அழகுக்கு முக்கியத்துவம் தராதீங்க அதிக பேர விரும்பி அத அதுல பணியாட்டறாங்க

அஹ் முகத்தில் உள்ள அனைத்து பாகங்களும் உடம்புல எல்லாமே வந்து அவங்க வந்து இப்ப இருக்கிற பெண்கள் வந்து எல்லா பாகங்களும் அழகா வச்சிருக்கணும்னு நினைக்கறாங்க அதனால அழகு நிலையம் போறதுனால அவங்களும் வந்து படிக்கிறவங்க மேலும் மேலும் படிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க கால் பாதங்கள்ல வர பித்த வெடிப்புக்கு கூட அழகு நிலையத்திலேயே ம~ அதுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு மருத்துவரீதியில அவங்க அதையும் செயல்படுத்துறாங்க

அஹ் ஒரு ஒரு oi~ ஒரு இது மாதிரி ஊத்துறாங்க ஒரு மருந்து மாதிரி ஊத்திட்டு நம்ம கால அதுல வைக்க சொல்லிட்டு எலுமிச்சை பழத்தை வச்சு நல்லா அதேமா~ தேய்ச்சு விடுறாங்க நம்ம பாதங்கள் எல்லாம் அந்த செய்யும்போது எல்லாம் நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரிதான் இருக்கும்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

நம்மளுக்கு நம்மளே பண்றதை விட அப்படி யாராவது பண்றது நம்மளுக்கு ஒரு சுகம் அதுல இருக்கும்ல நம்ம நம்மளையும் பாது~ அஹ் இப்படி பண்ணறதுனால நம்ம கால்ல இருக்கிற அழுக்கு நீக்குறது மட்டுமில்லாம நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது அது அது நம்மளால முடிஞ்சு மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த மாதிரி காலை வந்து சுத்தம் செய்து செய்துட்டு வந்தோம்னா நல்லா தூக்கம் வரும் நம்ம காலுக்கு நல்லது அந்த பித்த வெடிப்புகள் கால்களால் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் நம்மளுக்கு வராது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

ஆனா இது வந்து சொல்றேன் இது வந்து பெண்களுக்கு ஒரு தொழில்தான் இன்னும்

நான் இன்னும் இது மாதிரி பெண்கள் நிறையா வந்து பண்ணலாம் ஆனா என்ன

அதாவது இயற்கை முறையிலே வச்சிருந்தா நம்மளுக்கு வந்து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 அதுக்குமே இப்ப ஒரு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா முதல்ல வ~ முதல்ல நம்மளுக்கு ஒரு இது மாதிரி வைக்கிறாங்க first நம்மளுக்கு வச்சு பார்க்கிறாங்க அது நம்மளுக்கு உடம்புக்கு சேருதா சேரலையா இல்லாட்டி allergy ஏற்படுதான்னு பார்க்கிறேன்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

நம்மளுக்கு அது சேர்ந்துக்கிடுச்சு அப்படின்னாதான் அடுத்து அவங்க வந்து நம்மளுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா இயற்கை நிலையங்களையும் அழகு நிலயங்களே இயற்கை முறையிலேயே நின்னு பண்ணலாம்னு சொல்றேன் அந்த பழங்~

அஹ் வேற வேற பல இதெல்லாம் இருக்குல்ல இலைகள் எல்லாம் வச்சு பண்றதெல்லாம் இருக்குல்ல

தக்காளி பப்பாளி இந்த மாதிரி பழங்கள் வச்சும் நம்ம இது கூட நம்ம வீட்டிலேயே நம்மளால முடிஞ்சா கூட நம்மளே செஞ்சுக்கலாம் பப்பாளி பழத்தை வச்சு நம்ம முகத்தை நாமே மெருகூட்டிக்கிறலாம் தக்காளி பழத்தையும் வந்து செஞ்சுக்கலாம் அதெல்லாம் பண்ணோம்னா நம்ம முகம் இன்னும் பளபளப்பாக இருக்கும் அதுல நீங்க சொன்ன மாதிரி இயற்கையான முறையில இருக்கும் அந்த நம்ம அழகு நிலையத்துல